அஹ் பணி பேயுதா ஹம் மதியான வந்து ஒரு பதினொரு time பதினொரு மணி time ல இருந்து ஒரே சூடா இருக்கு சூடா இருக்கனால பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப எப்டி சொல்லலா ரொம்ப வந்து சூடா இருக்கு அப்டி சொல்லினதா ஹம் என்ன சொல்லியது நமக்கு வந்து நிறைய நோய்கள் வருது காலைல வந்து கொளித்து இறங்கி மதியானம் வந்து சூடா இருக்கானே பிள்ளைகள் வந்து என்ன சொல்லி பிள்ளைகளுக்கு சளி இருமல்லு காய்ச்சல்லு போக்கைன் மன்னன் இதெல்லாம் வருது சூடு நாளையும் நமக்கு பிராணம் கிடுகிடுப்பு அடுத்து நமக்கு வந்து வெயில் போனா நல்ல விசரத்து உத்தியது நாளையோ என்னோவோ தெரில நிறைய நோய்கள் அதுல வந்து வருது நோய் வரது நாளா என்ன சொல்லியது பிள்ளைகளுக்கு எல்லாம் ரொம்ப பாதிப்பா இருக்கு பேரியவுங்களுக்கு அதே போல எல்லாருக்குமே ஹம் இப்போ இப்போ உள்ள காலத்துள்ள முந்தியோ போல சாப்பாடுல்லா ரொம்ப நல்ல சாப்பாடு இல்லாது நாலையோ என்னோவோ பிள்ளைகளுக்கு சரிதான் எல்லாருக்கும் சரிதான் இப்போ எனக்குனாலும் சரிதான் எல்லாருக்குமே ஒடம்புல ஒரு health இல்ல அப்டின்னு சொல்லலாம்

அப்டி சாப்டையனலா ஒடம்பு health இருகாது அப்போ நமக்கு வந்து குளிக்க தாங்க முடியாது வெக்கை தாங்க முடியாத வெக்கை நாளா ஆஹ் மன்னன் போக்கை பல பல நோய்கள் வருது மன்னன் போக்கை வாரதுனலையோ என்னோவோ தெரில ஹம் பிள்ளைகளுக்கு வந்து பெரிய அளவுள்ள பாதிப்பு ஏற்படுத்தது அப்டின்னு சொல்லலா அஹ் school க்கு போக முடியாது அந்த இது மன்னன் எல்லாம் வந்துராம நெறைய கொஞ்ச நாள் ஒரு பதினெஞ்சு நாளாவுது நம்ம rest ல இருக்கனும் அ அந்த சூட்ல வந்து எறியும் மேலல்லாம் எறியும் அப்டின்னு சொல்லலா அஹ் சூட வெயில் வந்து நல்லது தான் எப்போ காலைல உள்ள பொழுது வெயில் வந்து நமக்கு நல்லது ஆனா மதியான தீ போல இது பண்ணி நமக்கு கேட்டது ozone படத்துல்ல இருந்து நேரடியா நமக்கு வந்து சூரியன் கொஞ்ச கொஞ்சமா இப்போ படுதுன்னு அப்டி சொல்றாங்க அதுனாலே நமக்கு வந்து நம்ம plastic க்கு இதெல்லாம்எரிகிரதுனால நமக்கு வந்து தலைகிள்ள நாடு போயிட்டு இருக்கு அப்டின்னு சொல்லலா அதுனால என்னோவோ தேரில அ இப்போ வந்து heat லா நல்லா நல்லா இதா இருக்கு நம்ம எடத்த விட வெளி எடத்துள்ள இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துள்ள heat விட வெளி இடத்துலல்லாம் சென்னைக்குலா போனா நமக்கு ரொம்ப heat ரொம்ப ஒரு சூடா இருப்போ அப்டி சொல்லல்லா ஒரு வீட்டுல்ல வந்து AC இல்லாம்ம வாழவே முடியாது அப்டி சொல்லலா அந்த பக்கம் உள்ளவங்கல்லாம் ஏப்டின்னா AC வந்து வச்சா அந்த சூடு பெருசா இருக்காது அப்டி சொல்லி AC ல்லா வச்சி தான் ஒரு சின்ன வீடா இருந்தாலும் ஒரு குட்டி குறையா இருந்தாலும்

வந்து நம்ம ஒடம்புக்கு வந்து நல்லது இல்ல இயற்க்கை காத்து தான் நல்லது fan காத்து கூட நமக்கு நல்லது இல்ல அப்டின்னு சொல்லல்லா ஆனா இயற்க்கையாவே இப்போ வந்து காத்துகள் இந்த மாற செடி கொடிகள் எல்லாம் அசையவே இல்லியே எங்க அசையுது வெயில் அடிச்ச நேரம் வெயில் அடிக்குது பணி பேயர நேரம் பணி பேயுது ரொம்ப செடி மர கொடிகள்ளாம் ஆனா இயற்க்கை வந்து அளிச்சிட்டே வருது இயற்க்கையா எதுமே இல்ல அப்டின்னு சொல்லலா இயற்க்கையா இருந்தா தான நமக்கு அ சேரி அ அந்த இது அப்டி ஒடம்புகளுக்கு நல்ல healthy யா இருக்கும் அப்டின்னு சொல்லலாம் முந்தி உள்ள காலத்துள்ள உள்ளவங்க வந்து ரொம்ப healthy யா இருப்பாங்க்ளா ஆனா இப்போ உள்ள காலத்துள்ள உள்ளவங்க healthy யா இல்ல என்னா healthy முந்தி உள்ளவங்க வந்து ஆஹ் மழை வெயில் பாக்கம்மா ஒலைப்பாங்க விவசாயங்கள் இன்னாலும் சரி தான் கொத்த வேலகாரன்கனாளும் சரி தான் வெயில் நின்னு உச்ச வெயில் நின்னு

அதால தாங்கிக்கிட்டு வேலை பாப்பாங்க அனா இப்போ உள்ளவங்க வந்து யாருமே அந்த வெயில் அ நமக்கு மேல வெயில் பற்றகூடாது நம்ம கருத்துறுவோம் நமக்கு கஷ்டம்மா இருக்கும் அப்டின்னு சொல்லி யாருமே வெயில வந்து இது பண்ணவே இல்ல எல்லாருமே என்ன செய்ரங்கனா அஹ் இந்த இது AC அப்டிபட்ட வேலை தான் பாக்குறாங்க ஏன்னா எல்லாருமே வேலை தான் பாக்குராங்க என்ன எல்லாருமே maximum படிச்சி இருகங்காலே படிச்சே நாளே எல்லாருமே வந்து படிச்சிட்டு இருக்கேனால எல்லாருமே வந்து நம்ம வந்து ஒரு ஹம் வே வேர்க்கத்தா வேலை பாத்து தான் பாக்கணும் அப்டின்னு யோசிகிராங்க அப்டி என்னைக்குமே யோசிக்க முடியாது வேர்க்கத்தா வேலை பாக்கனும்ன்னா நம்ம life ல வந்து நம்ம நல்லவே இருக்க முடியாது அப்டின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா வீட்லா நாளும் சேரி நான் ஒரு சின்ன வேலை பாக்கனும்னாலும் நமக்கு வேர்க்கும் வேர்க்கமா இருக்காது ஏன்னா அவ்ளோவ்வு ஒடம்பு heat அவ அவ நமக்கு

இந்த இது நமக்கு சூட்டுன்னால முழமளா அப்டின்னு ஒரு நோய் வருது அந்த நோய் வந்துச்சின்ன நம்ம life full அஹ் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப அந்த நோய் வந்துட்டேதான் இருக்கும்மா gene வழியா வரது அப்டின்னு சொல்றாங்க gene வழியா வரும் ஆனா வந்து ஒடம்பு heat இந்த driver லா இருக்கங்களா driver driver ல்லா heat அவுங்களுக்கு ஒடம்புல்லா ரொம்ப heat தான் இருக்கும் என்ன சொல்லியது நல்ல சாப்பாடுகள் வாங்கி சாப்டனும் பழ வகை juice வகை அடுத்து வந்து நல்ல நட்டு கோழி முட்டை அப்டி

அப்டின்னு சொல்லலா அதுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்றது குழு அடுத்து வந்து வேற என்ன சொல்லியது அஹ் அப்டி நெறைய இருக்கு juice யா நம்ம வந்து எலுமிச்சை juice இதெல்லாம் குடுக்க குடிக்கலாம் எலுமிச்ச juice வந்து அடுத்து வந்து அ சாத்துக்குடி இதெல்லாம் குடிச்சா நம்ம ஒடம்பு வந்து சூடாரிக்குது சூடு சூடு வந்து கொஞ்ச தணியும் அப்டின்னு சொல்றாங்க அதேமாரி daily குளிக்கணும் குளிச்சாலும் நமக்கு வந்து சூடு தனியும் நல்ல எண்ண வச்சி நல்லா குளிக்கணும் அனா இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து எண்ண வச்சி குளிக்காது எண்ண வச்சி குளிச்சாலே நமக்கு style போய்றும் நம்ம வந்து எண்ண வலுக்க முச்சி இருக்கும் எண்ண வலுக்க முச்சி இருக்கும் அப்டின்னு நெனச்சி பிள்ளைங்க வந்து அஹ் குளிக்கவே சேயிலே குளிக்குராங்க shampoo போட்டு அதே நம்ம ஒடம்புக்கு சூடா ஆய்டும் நம்ப correct ன்னா வழில correct முறையிலே இது பண்ணாலே பிள்ளைகளுக்கு சூடு வராது நம்ம நல்ல மாதிரி ஹம் பிள்ளைகள் கொண்டு வரலாம் சின்ன பிள்ளைகள ந்த வந்து மேல எல்லாம் அஹ் எண்ண தேச்சிட்டு நம்ம கொஞ்ச நேரம் சூரிய வெளிச்சத்துள்ள பிள்ளைகள காட்டுவோம் அத என்னத்துக்கு பிள்ளைங்க மேல சூடா இருக்க கூடாது பிள்ளைகளுக்கு அதுல இருக்கு அதுல்லா அஹ் சூரியன்லா இருக்குற அந்த vitamin லா பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் அப்டின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது பண்றோம் அப்டின்னு சொல்லலாம் அதே போல இன்னொன்னு என்னன்னா அ அ நம்ம என்ன சொல்றோம் இப்போ வந்து ஒரு ஒரு காலத்துள்ள வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப ரொம்பன்னா ரொம்ப அ என்ன சொல்றது அஹ் வெயில் விளையாடுவாங்க சூடெல்லாம் தாங்கிப்பாங்க ஆனா இப்போ உள்ள காலத்துள்ள உள்ள பிள்ளைங்க எந்த பிள்ளைகளுமே சூடு தாங்கிடலே வெயில் வந்து அவங்களுக்கு கஷ்டம்மா தான் இருக்கே தவற easy easy easy யா எடுக்க முடியல நல்லா heat அ இருந்தன்னா நல்லா சூடா இருந்தன தாங்கிகிடல சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரிய பிள்ளைங்க வரை அப்டிதான் இப்போ எடுக்க போன நானே அப்டி தான் நானே ரொம்ப சூடேல்லா தாங்கிட மாட்டேன் அப்டின்னு சொல்லலாம் குளி குளித்தியும தாங்கிட முடியாது ஆனா இருந்தாலும் சூடு வந்ததுன்னா ஒடம்புல நெறைய நோய்கள் வந்துருது நெறைய நெறைய விரை வித்யாசம் வித்யாசமான நோய்கள் நாளும் சரிதான் வித்யாசம் வித்யாசமா அது வந்து காட்டுது அப்டி சொல்லலாம் அதே போல வந்து இன்னொன்னு என்னன்னா நம்ம life ல வந்து ய சூடு இருக்கணும் நம்ம அதுகாண்டி AC தலா பயன்படுத்தணும் தேவை கிடையாது இயற்கையான காற்று நிறைய மரம் வளக்கணும் அப்போ நமக்கு இயற்கையான காற்று நமக்கு கிடைக்கும் அப்டின்னு சொல்லல்லா பிள்ளைங்கள இந்த காலத்துள்ள உள்ள பிள்ளைங்கள வந்து நல்லா மரம் வழங்க அஹ் school ல்லா என்னது ஒரு மரம் நாளும் நம்ம வீட்டுல வளக்கணும் அப்டின்னு சொல்லி குடுக்குறாங்க அது என்னத்துக்குன்னா நம்ம எவ்ளோ துரோம் மல மரம் வளக்குரோமோ அவ்ளோ துரோம் நமக்கு காட் காற்று இயற்கையான காற்று நமக்கு கிடைக்கும் அப்போ நமக்கு வந்து சூடு இல்லம்மா நம்ம வாழல்லாம் அதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து என்ன சொல்றாங்கன்னா பிள்ளைங்கள வந்து நம்ம இந்த இது சூட்டுக்குள்ள வளக்கணும் அப்டின்னு சொல்ல கூடாது இருக்க கூடாது பிள்ளைங்க வந்து ரொம்ப இதனா ஒரு இதுல வந்து வாழனும் அப்டின்னு நம்ம இது பண்றோம் அதே போல சூடு வந்து அஹ் இருக்கதே நாளே நமக்கு நான் சொன்ன பொது போக்கை அம்மை மன்னன் எல்லாம்மே இருக்கும் மரம் அது நமக்கு வராம இருக்குனுன்னா நம்ம நல்ல மாதிரி சாப்பாடு அ த இது hotel item அப்டில்லாம் சாப்டம்மா நல்ல மாறி சாப்பாடு சாப்ட்டு நல்ல மாறி இருக்கணும் அப்போ நமக்கு வந்து ஒடம்புல ஆரோக்கியமாவு நல்ல ஆரோக்கியம்மா இருக்கலாம்